ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை பயன்படுத்துவது குறித்த ஸ்போகன் டுடோரியலுக்கு நல்வரவு
இதில் உபுன்டுவில் அப்ளிகேஷன்களை ஸினாப்டிக் பாக்கேஜ் மானேஜரை கொண்டு நிறுவுவதை பார்க்கலாம்
இதற்கு உபுன்டு 1004 ஐ பயன்படுத்துகிறேன்
ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை பயன்படுத்த மேலாளர் அனுமதி வேண்டும்
இன்டர்நெட் இணைப்பும் சரியாக வேலை செய்ய வேண்டும்
ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை திறக்கலாம்
ஸிஸ்டம்gt அட்மினிஸ்ட்ரேஷன் ஜிடி ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜர் மீது சொடுக்குங்கள்
இங்கு பாஸ்வேர்டை கேட்டு ஒரு உறுதிபடுத்தல் பெட்டி திறக்கும்
பாஸ்வேர்டை உள்ளிட்டு என்டர் ஐ தட்டலாம்
ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை முதல் முறை பயன்படுத்தும் போது ஒரு அறிமுக உரையாடல் பெட்டி தோன்றுகிறது
இதில் ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை பயன்படுத்துவது குறித்த தகவல் உள்ளது
அப்ளிகேஷன்களை நிறுவ ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரில் முதலில் ப்ராக்ஸி ரெபாசிடரி ஆகியவற்றை அமைக்கலாம்
இதற்கு ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரின் சாளரத்தை திறக்கலாம்
செட்டிங் க்கு சென்று ப்ரிபெரன்சஸ் ஐ சொடுக்கவும்
திரையில் காணும் ப்ரிபெரன்சஸ் சாளரத்தில் பல டேப் கள் உள்ளன
ப்ராக்ஸியை அமைக்க நெட்வொர்க் இல் சொடுக்கலாம்
ப்ராக்ஸி செர்வரில் இரண்டு ஆப்ஷன்கள் உள்ளன
நேரடி இணைப்பு டிரக்ட் கனென்ஷன்
மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷன்
நான் இங்கு காட்டிய படி மேனுவல் ப்ராக்ஸி கனெக்ஷனை பயன்படுத்துகிறேன்
உங்கள் தேர்வை அமைத்துவிட்டு ஆதன்டிகேஷன் பொத்தானை அழுத்தலாம்ஹெச்டிடிபி ஆதன்டிகேஷன் சாளரம் திரையில் தோன்றுகிறது
தேவையானால் யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஐ உள்ளிடுக
ஓகே மீது சொடுக்கவும்
இப்போது அப்ளை மீது சொடுக்க மாறுதல்கள் செயலாகும்
ஓகே மீது சொடுக்கி வெளியேறவும்
இப்போது மீண்டும் செட்டிங்க் க்கு போய் ரெபாசிடரிஸ் மீது சொடுக்கவும்
ஸாப்ட்வேர் சோர்சஸ் சாளரம் திரையில் தோன்றுகிறது
உபுன்டு மென்பொருட்களுக்கு பல மூலங்கள் சோர்சஸ் உள்ளன
டவுன் லோட் ப்ரம் மெனுவில் சொடுக்கி ரெபாசிடரிகள் பட்டியலை பார்க்க சொடுக்கி பொத்தானை அப்படியே பிடித்திருங்கள்
அதர் என்பதில் உலகம் முழுதும் உள்ள பல செர்வர்களின் பட்டியல் இருக்கிறது
இந்த சாளரத்தை மூட கான்சல் பொத்தானை சொடுக்கவும்
நான் செர்வர் ப்ரம் இந்தியா வை பயன்படுத்துகிறேன்
இந்த ஸாப்ட்வேர் சோர்சஸ் சாளரத்தை மூட க்ளோஸ் பொத்தானை சொடுக்கவும்
இந்த கருவியை பயன்படுத்துவதை அறிய நான் விஎல்சி ப்ளேயரை நிறுவி காட்டுகிறேன்
ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரை முதன் முறையாக பயன்படுத்தினால் பாக்கேஜ்களை மீண்டும் பட்டியலிட வேண்டும்
இதற்கு ரீலோட் பொத்தானை அழுத்துங்கள்
இதற்கு சற்று நேரமாகும்
இதோ இங்கே பேக்கேஜ் பட்டியல் இன்டர்நெட் மூலமாக இடமாற்றம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்படுகிறது
இந்த மறு ஏற்றம் முடிந்ததும் டூல்பார் இல் இருக்கும் வேக தேடல் பெட்டியில் விஎல்சி என டைப் செய்யலாம்
இதோ எல்லா விஎல்சி பொதிகளும் பட்டியலிடப்பட்டுள்ளன
விஎல்சி பேக்கேஜ் ஐ தேர்ந்தெடுக்க அதன் பக்கத்தில் இருக்கும் சிறு பெட்டியில் சொடுக்கி தோன்றும் மெனுவில் மார்க் பார் இன்ஸ்டாலேஷன் என தேர்ந்தெடுங்கள்
கூடுதலாக தேவையான ரெபாசிடரி பேக்கேஜ்களை காட்டும் ஒரு உரையாடல் பெட்டி திறக்கிறது
தானியங்கியாக இவற்றையும் நிறுவ மார்க் பொத்தானில் சொடுக்கவும்
கருவிப்பட்டைக்கு சென்று அப்ளை பொத்தானை சொடுக்கவும்
தோன்றும் சாளரம் நிறுவப்போகும் பொதிகளின் சுருக்க விவரத்தை காட்டுகிறது
நிறுவலை துவங்க அப்ளை பொத்தானை சொடுக்கவும்
நிறுவல் நேரம்
எத்தனை பொதிகள் நிறுவ வேண்டும் அவற்றின் அளவு என்ன என்பதை எல்லாம் பொருத்ததாகும்
முன் போல் இது சற்று நேரமெடுக்கலாம்

நிறுவல் முடிந்ததும் டவுன்லோடிங் பேக்கேஜ் பைல்ஸ் என்ற சாளரம் மூடப்படும்

இப்போது மாற்றங்கள் செயலுக்கு வருவதை காணலாம்

விஎல்சி நிறுவப்பட்டுவிட்டது
ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜர் மூடலாம்
இப்போது விஎல்சி ப்ளேயரை நிறுவியதை உறுதி செய்து கொள்ளலாம்
இதை செய்ய அப்ளிகேஷன்ஸ் ஜிடி சௌன்ட் அன்ட் விடியோ க்கு போகலாம்
விஎல்சி மீடியா ப்ளேயர் நிறுவப்பட்டுவிட்டது
இதே போல மற்ற அப்ளிகேஷன்களையும் ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜர் மூலம் நிறுவலாம்
இதில் நாம் கற்றது ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜரில் எப்படி ப்ராக்ஸி மற்றும் ரெபாசிடரிகளை அமைப்பது எப்படி ஸினாப்டிக் பேக்கேஜ் மானேஜர் மூலம் ஒரு பயன்பாடு அல்லது பேக்கேஜை நிறுவுவது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
மேற்கொண்டு விவரங்களுக்கு இங்கே செல்லுங்கள் httpspoken tutorialorgNMEICT Intro
மொழியாக்கம் கடலூர் திவா
நன்றி